அபி என்ன பண்ற சாப்பிட்டன இருக்காங்கோ ரெண்டு பேரும் foreign language ஆ அவா ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்காங்கோ அவனுக்கும் same tenth கேவா எல்லாருக்கும் tenth தான் அதுதான்first இவனது முடிச்சுட்டு அப்புறம் அவனோட பொய் பாக்கணும் அது இப்போ fees pending clear பண்ற வரைக்கும் foreign language

Okay இரு அப்படியே one minute நான் நான் call back பண்றேன் ம்ம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எத பத்தி பாக்க போறோம்னா தமிழ்நாட்டோட தட்பவெப்பநிலைஅது பாக்க போறோம் தமிழ்நாட்டோட தட்பவெப்பநிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு காலநிலைம்பாங்க அது எப்படின்னா ஒரு மழைக்காலம் வெயில் காலம் குளிர்காலம் பனிக்காலம் அந்த மாதிரிதான் போயிட்டுதான் தமிழ்நாட்டோட தட்பவெப்பநிலை இருக்கு அது காலநிலை அதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நான்கு முறை அதாவது பருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது பருவங்கள் வந்து வந்து நாங்க போயிட்டு வந்து இந்த மார்ச் மார்ச் முதல் ஏப்ரல் வரை எப்பவுமே இந்த மூன்று மாதங்கள் வந்து ஒரு காலநிலையாவும் மற்ற மாதங்கள் குளிர்காலம் பனிக்காலம் அப்படின்னுட்டு டிசம்பர் அந்த மாதிரியான time வந்து நம்ம குளிர்காலம் பனிக்காலம் அப்படின்ற முறையில நாம சொல்லிட்டு இருக்கோம் இந்த குளிர்காலம் வந்து பொறுத்தவரைக்கும் டிசம்பர் மாதம் தொடங்கி மார்ச் நடுவுல முடியுது குளிர்கால தட்பவெப்பநிலை இனிமையாகவும் நன்றாகவும் இந்த இந்த காலத்துல பகல்பொழுதும் பிரகாசமான வெயிலோட இருக்கும் சூரியன் நல்லா நல்லா ஒரு நன்றாகவே தென்படும் மழைக்காலம் மழைக்காலத்தை பொறுத்தவரைக்கும் நம் மாநிலங்களிலும் மூன்று விதம் மழைக்காலங்கள் மூன்று வகையா பிரிக்கிறாங்க

வெப்பமண்டலம் காற்றுப் பகுதி ஆதிக்கம் செலுத்தி அந்த மாதிரி இடத்துலதான் இந்த மாதிரி பருவநிலைகள்ல நம்ம குறிப்பிட முடியும் மூன்றாவது தென் மண்டல பருவமழை இந்த மழைக்காலத்துல இது ஒரு முக்கியமான பருவநிலையா நம்ம கருதுறோம் இது எதுக்குன்னா தமிழ்நாட்டுல இந்த வேலூர் side அந்த மாதிரி ஏலகிரி அந்த மாதிரி side ல எல்லாம் நம்ம இந்த மாதிரி இது ஆகுது சென்னை சென்னையை பொறுத்தவரைக்கும் மழையின் வரத்து அதிகமாவே இருக்கும் ஏன்னா மலையேற்ற வறண்ட பகுதிகளலாம் பொறுத்தவரைக்கும்ன்னா ஜூன் ஜூன் வரைக்குமே நம்மளுக்கு இருக்கும் அது எப்படின்னா போன்றவற்றை நம்ம பார்க்கிறோம் தமிழ் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா மூன்று மழைக்காலத்திலிருந்து நம்ம இப்ப பார்த்திருக்கோம் இந்த மூன்று மழைக்காலத்திலயும் அதுலயும் மூன்று மழைக்காலத்திலயும் பெரிய பெரிய பேரழிவுகள் எல்லாமே நடந்திருக்கும் அதுலயும் எதனாலன்னா இந்த அதிக மழை சூறாவளி லேறு~ வேளாண் காலநிலை ஏத்தமாறியும் மாறும் ஆன நமக்கு வந்து அழிவு எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மழையின் தாக்கம் வந்து தாக்கி இருக்கும் அந்த இடத்துல மலைப்பகுதிகள் இயற்கை இந்த காவிரி delta பகுதிகள்ல பல விவசாயிகளுக்கு எல்லாருமே இந்த மழை தாக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலஇருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இவ்வளவுதான் ஓர்~ ஒரு புள்ளி நாலு centimeter மழை பெய்யணும்ன்னா அது வந்து நம்ம அதிகமா இருந்துச்சுன்னா அதனால நம்மளால அந்த பேரழிவை வந்து நம்ம தடுக்க முடியாது குறிப்பாக நம் தமிழ்நாட்டுல சொல்லணும்ன்னா இதுக்கு முன்னாடி ஒகி புயல் தானே புயல் வர்தா புயல் கஜா புயல் நிவாஸ் புயல் அப்பிடின்னு சொல்லிட்டு ஓ~ ஏகப்பட்ட புயல் வந்து மக்களின் இயல்பு வாழ்க்கையில் முற்றிலும் பாதித்து மக்கள் அ~ அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப காலம் ஏற்பட்டுள்ளது அதனால் முக்கியமா சொல்லணும்னா இரண்டாயிரத்தி நாலு அதுதான் சுனாமி சுனாமி பேரறிவு பற்றி யாருக்குமே இன்னும் அதோட பேரழிவு தாக்கம் வந்து மக்கள் மீண்டு வர முடியாத நிலைமையிலதான் இன்னும் இருக்காங்க அந்தந்த டிசம்பர் மாதம் வந்த புயல்ல இந்த மக்கள் full ஆவே இந்த வறட்சி பஞ்சம் full ஆவே இருந்துச்சு அந்த time ல மக்கள் இயல்பு வாழ்க்கையில பாதிக்கப்பட்டதுனால அவர்களுக்கு உணவு பசி எதுர்க்குமே அவர்களால தங்க இடம் இல்லாமல் so கிட்டத்தட்ட அந்த ஒரு தட்பவெப்ப நிலையையே பொறுத்து அதிக அதிகமான மக்கள் அது அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க கலை~ கரையோரம் இருந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இறப்பு சுமாரா சுமார் பல்லாயிரக்கணக்குல மக்கள் வந்து அதுல இறந்து தங்கள் குடும்பங்களை எல்லாத்தையும் தொலைத்து எங்க தங்குவது என்று தெரியாமல் அவர்கள் வாழ்ந்த இடங்களிலே போக முடியாமல் இந்த மையங்களிலே இருந்து உ~ உங்களுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டியதாச்சு இந்த மையங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து முன்னதாகவே இந்த வடகிழக்கு பருவமழை எல்லாம் அதிகரிக்கும் என்று தெரிந்து சென்னையில் கிட்டத்தட்ட சுமார் நூறு நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த மாதிரி எல்லாம் வச்சு அதை வச்சு நம்ம கண்காணிச்சிட்டு வர்றாங்க முக்கியமா சொல்லப் போனா இந்த பேரழிவை வந்து மக்கள் அதிகம் மீளா துயரமாகவே நமக்கு இருந்து வருகிறது இந்த பருவங்களைப் பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரிதான் இதுலயும் காலங்கள் தட்பவெப்ப நிலை என்னன்னு நம்ம பத்தி பேசும்போது தெற்கு ஆசியாவில நம்ம பேரழிவு என்னன்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சு தென்னிந்திய வெள்ளப்பெருக்கு அது சுமார் இந்த சுனாமிக்கு முன்னதாக அது நடந்தது நடந்தது வந்து அதிகமாகவே இருந்தது இருந்தாலும் சொல்ல வேண்டுமென்றால் இதற்கு விதி விளக்கே இல்லை சுமார் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இதுல இறந்து என்றால் இயற்கை முறையா வந்து விளைவிக்கப்படும் பொருட்கள் அனைத்துமே இந்த மலைக்கு இரையாகிவிட்டன மழை இல்லாத காரணத்தினால் வறண்ட வறண்ட பூமியிலும் வறண்ட பூமியில் செழிப்பு எதுவும் இருக்காதனால் அதனால நிறைய உணவில்லாமல் அவர்களுக்கு எதுவுமே இல்லாமல் ஆகிவிட்டது சுமார் இந்த மூன்று பருவங்களை பொறுத்தவரை நான்காவது பருவம் போன்ற ஒரு தமிழ்நாட்டில் இந்த மார்ச் மாசம் மே மாதங்களுக்கு அதிக அதிகமான வெயில் வெயில் காலம் என்பதால் வெயில் வெ~ வெயிலிலுமே மக்கள் அதிகம் மாற்றப்படுகின்றனர் சுமார் முப்பது நாற்பது degree celsius வரை பதிவாகி வருவதனால் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எதுவுமே அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாத சூழலில் பருவநிலைக்கேற்ப நம்ம மாற்றமடைந்து வருகிறோம் இருந்தாலும் மக்கள் என்ன வேண்டுமென்றால் அதிகப்படியான ஓ~ வெயிலின் தாக்கம் இருக்கும்போது அ~ அதிலுமே அதிகப்படியான இறப்புகள் மற்றும் உணவின்மை மற்றும் தங்குவதற்கு எதுவும் இல்லாமல் எதோ கிட்டத்தட்ட அவர்கள் பருவ சூழ்நிலையை அவர்கள் சமாளிப்பதற்கே அவங்களால் முடியாமல் போய்விடுகிறது எதிலுமே சொல்ல வேண்டும் என்றால் வாழ்க்கை என்றளவும் மழைக்காலத்திலும் பொறுத்தவரைக்கும் அவர்கள் வீட்டிலே முடங்கி இருக்கும் நிலை ஏற்படுகிறது வீட்டிலே இருக்கும் போதும் முடங்கி இருக்கும்போதுமே அதிகப்படியான மழையின் மழையின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் சரி வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தாலும் சரி அவர்களால் எந்த நடைமுறை வாழ்க்கையில் தான் நான் செய்யக்கூடிய எதையுமே அவர்களால் பண்ண முடிவதில்லை அவர்கள் மற்ற இடத்திற்கு போறதுக்கு சென்று வருவதற்கு அதிக சிரமத்தை ஏற்படுகின்றன நேரங்களில் நிலச்சரிவு அந்த மாதிரி ஏற்படுவதனால் பேருந்துகள் வாகனங்கள் செல்ல முடியாமல் மக்களும் தங்களது இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமே மறந்து இதாகி விடுகின்றனர் குறி~ முற்றிலும் சொல~ சொல்ல வேண்டும் என்றால் இந்த மழைக்காலத்தில் பொறுத்தவரைக்கும் உடல் உடல் சோர்வு காய்ச்சலாகவும் ஆகியவை இன்னும் அதிகமாக ஏற்படுகின்றன அதிகமாக ஏற்படுவதுதான் யாருமே சென்று வருவதற்கு அதிகமாக கஷ்டப்படுகின்றனர் இருந்தாலும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த வகையில பொறுத்தவரைக்கும் தட்பவெப்பநிலை வந்து அதிக முறையான பின்னோக்கி சென்று பார்க்கும் போது ஜனவரி முதல் பிப்ரவரி வரையும் மார்ச் முதல் மே வரையும் காலங்களுக்கு ஏற்ப மாதிரி கொண்டிருக்கின்றன இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இப்போ என்னன்னா உள்ள சூறாவளி அடிக்கும் போதும் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் அதிகப்படியான வெயில் அடிக்கும் போதும் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் அதிகப்படியான மழை அடிக்கும்போது மக்கள் பாதித்துக் கொண்டே இருக்கின்றனர் அதுமே நிலச்சரிவு நிலநடுக்கம் ஆகியவை ஹம் ஹம் உறைதலும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டுமென்றால் ஊட்டியில்

அவர்கள் வெளியே சென்று வருவதற்கு அதிக சிரமப்படுகின்றனர் அதிக சிரமப்பட்டு கொண்டிருக்கும் போதும் அவர்கள் வாழ்வாதாரமும் மிகவும் பாதிக்கப்படுகின்றது அரசு மூலம் வழங்கப்படுகின்ற நல்ல உதவி போன்றவை அவர்களுக்கு முக்கியமாக இன்னும் சொல்ல போனால் என்றால் நவம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை உறைபனி தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஜனவரி வரையிலும் இது மார்ச் மாத இறுதி வரையும் ஒரு உள்ளூர்வாசிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் தற்போது உதவி பணி சற்றுத் தாக்கம் குறைவாக இருந்தாலும் அவர்கள் இயல்பு வாழ்க்கை மறுபடியும் திரும்பி வருவதற்கு அதிக நாட்கள் எடுத்துக் கொள்கின்றனர் இதனால் அவர்களது விவசாயம் போன்றவை அவர்களால் செய்ய முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் மேகமூட்டத்திலும் வாகனம் செல்ல முடியாமல் அஹ் விபத்துகளும் அதிகம் நேரிட்டு கொண்டு வருகின்றன கோடை விடுமுறை தொடங்குவதென்றால் பல ஊர்களில் இருந்து மக்கள் நீலகிரி வருவதற்கான காரணம் வந்து அதிகமான வெயிலின் தாக்கம் இருக்கும் என்றால் ஜூன் மாதம் தமிழ்நாட்டைப் பொறுத்தவரைக்கும் மே ஜூன் ஆகிய நாட்களில் வெப்பநிலை வந்து, கிட்டத்தட்ட ஒரு முழு~ முப்பத்தி எட்டு degree celsius வரியிருக்கும் அதனால் இப்பொழுது அந்த நேரங்களில் மக்கள் அந்த வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் மலைப் பகுதிகளில் வந்து அவர்களது வாழ்வாதாரத்தை கற்று அவர்களது பேரழிவு எல்லாமே பாத்துட்டு போயிடுவாங்க நீலகிரியை பொறுத்தவரை

இதனால் நான்கு வகையான தட்பவெப்ப நிலைகளை சமாளித்து மக்கள் நடைமுறை பண்றதுதான் சிரமமான ஒன்றாக இருக்கிறது சூழ்நிலைக்கேற்பமாறு தங்கள் அவர்களது வாழ்க்கை முறையை correct ஆக சரியாக சென்று கொண்~ கொண்டு போனால் மட்டுமே தட்பவெப்பநிலை நிலையை சமாளிக்க முடியலை வாழ முடியும் இதுக்கும் இது இது இதற்கு அடிபணிந்தால் நம்ம மக்கள் அதற்கு ஏத்த மாதிரி அவர்களை சரி செய்து வாழ முடியும் நன்றி

ஆமா mam ஐனூத்தி எம்பத்தி நாழு மார்க் வாங்கிருந்த இப்ப வந்து இப்ப எந்த college சேராதுன்னு idea இல்ல mam நீங்க இத பத்தி கூட சொன்ன கொஞ்சம் நல்ல இருக்கும் okay mam இப்ப நான் வந்து twelfth க்கு commerce இருந்து தான் அதுக்கு ஏத்த மாறி courses சொல்லுங்க mam பண்ணலாம் mam college போய் படிக்கற அது மாறி எதாவது ஒரு course சொல்லுங்க ஆஹ் வேற எந்த மாறி opportunities எல்லா இருக்கு இப்ப நானு BCOM choose பண்ணலான்னு இருக்கேன் எந்த college best இருக்கும் ஏன நாங்க உங்கள free தான் படிக்க வைக்கலான்ட்டு இருக்கோம் அப்ப college எந்த college போறேன்னு நாங்களே முடிவு பண்ணிக்கலாமா mam அப்ப செரிங்க mam இப்போதைக்கு வந்து கோவையில வந்து எந்த எந்த colleges லாம் நல்ல இருக்குன்னு சொல்லறாங்க இப்ப நான் BCOM எடுத்து படிச்சேன் future என்ன என்ன பண்ண முடியும் என்னால government exam லாம் training குடுப்பாங்களா

அங்க குடுக்கற சலுகைகள் எல்லாம் எப்படி இருக்கும் உங்கள பொறுத்த வரைக்கும் கரூர்ல எது best college இருக்கு

நானும் அந்த college பத்தி நெறைய கேள்வி பட்ருக்கேன் கம்மியான கட்டனத்துல நிறைய சலுகைகள் பண்ணிதறாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆஹ் இப்போ அந்த college எந்த மாதிரி எல்லா அங்க வந்து infrastructure லாம் நல்ல இருக்க நீங்க அத பாத்திருகின்களா நேர்ல okay mam இப்ப அதே மாதிரி இது உங்கள college குடுக்கற training சொல்லிட்டு அங்க placement எப்படி இருக்கு நல்ல இருக்க இல்ல நம்பால வெளில போய் வேல தேடிக்கற மாறி இருக்குமா okay mam இப்போதைக்கு அங்க எத்தன பேரு place ஆகிருகாங்க

ஆஹ் கண்டிப்பா நான் யாரையா ஒருத்தர வந்து தொடர்பு கொள்ள முயற்சி பன்றேன் கண்டிப்பா இருக்கு madam நான் பேசிக்கறேன் என்ன புருத்தவரைக்கும் எங்க வீடுல வந்து அவ்வோளாவா செலவு பண்ணமாட்டாங்க அதுனால வந்து இது வந்து எனக்கு நல்ல opportunity இருக்கும் நல்ல use பண்ணிப்பேன் நானு ஆமா mam நான் elevanth இருந்து இந்த trast apply பண்ணிவிட்டேன் அதுனால இப்ப எனக்கு வந்து நெறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி சொல்லிகறேன் mam நன்றிங்க mam எனக்கு வந்து UG degree படிச்சிடு நான் வேல வாங்கணும் PG படிக்கற idea இல்ல

first வந்து வேலைக்கு தான் try பண்ணுவேன் நல்ல company கெடைச்சுதுன்ன வேலைக்கு போய்டுவேன் அப்படி இல்லாட்டி சொந்தமா ஒரு business start பண்ணி அத எப்படி நடத்த முடியுமோ அந்த மாறி நடத்துவேன் எனக்குன்னு சில ஆசைகள் இருக்கு அது எல்லாம் அது அதுபடி என்னோட business நான் நடத்திருவேன் அப்படின்னு எதும் இல்ல நான் வந்து வேலைக்கு போயி நல்ல சம்பாரிச்சி என்னோட அம்மா அப்பாவா நல்ல பாத்துக்கணும் இது தான் வந்து இப்போதைக்கு என்னோட ஆசையா இருக்கு

இல்ல இல்ல எனக்கு வந்து இப்ப வந்து நான் நல்ல சம்பாரிச்சி ஒரு வீடு கட்டனும் அதுக்கு அப்பறம் ஒரு car வாங்கணும் இதுலா வந்து என் கனவுகள்

ஆமா mam இப்ப வந்து business start பண்ண அதுல marketing லாம் எப்படி பன்றது அங்க நம்ப customers லாம் எப்படி services பண்ணனும் அப்படின்றதுக்கு

ஆஹ் எங்க மாமா பண்ணிட்டு இருக்காங்க

okay mam நீங்க குடுத்த ஆலோசைனை எல்லாமே நல்ல இருக்கு okay mam இப்ப நான் reference குடுத்த அது வந்து எடுத்து வைக்க படுமாம் நான் வந்து இதுல வேற யாரையாவது சேர்த்து விட்ட

எங்களுக்கு வந்து முன்னாடில இருந்தே கணக்கியல வந்து ஒரு தனி ஈடுபாடு அதுனால வந்து இந்த commerce பக்கம் வந்து நான் choose பண்ணி வந்தேன் அவங்கள குடுக்கற அப்ப வந்து நிறைய பேர் வந்து bio maths எடுக்க சொன்னாங்க நெறைய பேர் வந்து third group எடுக்க சொன்னாங்க இப்ப வந்து எனக்கு எது வரும் எனக்கு தான் தெரியும் இல்லையா அதுனால வந்து

ஆமா அதுக்காக தான் வந்து எனக்கு ஒரு சின்னதா ஒரு ஆலோசனை தேவைபட்டச்சி எனக்கு இப்ப அந்த ஆலோசைனை கிடைச்சிருச்சி இதுக்கு மேல நான் என்ன முடிவு எடுக்கறதுக்கு free வந்து decide பண்ணலாம் ஹம் okay okay mam இது மாறி இருக்கறது இப்ப நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் நீங்க வந்து அந்த university ல இருக்கற syllabus கூட எடுத்து share பண்ணுவிங்கள okay mam இது எனக்கு ரொம்ப வந்து உபயோகமா இருஞ்சி எனக்கு தெரிஞ்சி வேற யாரும் இவ்வளோ வந்து detailed சொல்லுவாங்களா தெரியல but நீங்க சொல்லிருகிங்க ரொம்ப thank you mam எனக்கு வேற எந்த சந்தேகமும் இல்ல இதுக்கு அப்பறம் வந்து course choose பண்ணிட்டு college போய் join பன்றது தான் ஆஹ் ஆமா mam அவங்களுக்கு வந்து உங்களோட number share பண்ணிருக்கேன் உங்களோட suggestion use பண்ணிகொங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேத்துக்கு கிட்ட வந்து உங்கள பத்தி discuss பன்றேன் okay mam நான் உங்களுக்கு வந்து அவங்க number எல்லாம் share பண்ணி விடுறேன் நான் வந்து exam அப்பலாம் வந்து கொஞ்சம் நல்ல hard work பண்ணி படிச்சேன் அதான் எவ்வளோ mark இதே hardwork கடைசி வரைக்கும் continue பண்ணனும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோள் இருக்கு

இப்போ அவங்க எத பத்தி தெரிஞ்சிக்க விரும்பறாங்கன்னு கேட்டு இதே மாறி எத ஆலோசைனைகள் எல்லாம் கேட்டு நானும் கொஞ்சம் தேடல்களா ஈடுபட்டு அதுக்கு அப்பரம் வந்து நான் வந்து அவங்க கெட்டவங்களுக்கு சொல்லுவேன்

கண்டிப்பா வாங்கிருவன் mam என்னோட hardwork வந்து continue ஆகும் உங்களோட ஆலோசனை ஆஹ் ஆமா நான் அது degree முடிச்சிட்டு பண்ணிக்கலான்னு இருக்கேன் okay mam உங்க ஆலோசனைக்கு மிக்க நன்றி mam கண்டிப்பா பன்றேன் mam உங்களைய நான் நெறைய பேத்துக்கு refer பண்றேன்

okay mam நான் வந்து என்னோட parents கிட்ட discuss பண்ணிட்டு அவங்களோட உங்களுக்கு வந்து suggestion பண்ணிவிடுறேன்

okay mam thank you mam அதுக்கு ஏத்தமாறி training குடுத்த போதும் அப்படின்னு தான் நெனைக்கறேன் okay mam அந்த மாறி நாங்க வந்து இங்க மாத்திகறேன் okay mam உங்களுக்கு எத start பண்ணிருங்க

இல்லல mam அவ்வளோ தான் இதுக்கு மேல வீடுல discuss பண்ணிட்டு சொல்லுறேன் அதே மாறி நீங்க suggestion பொறுத்து எத்தன பேத்துக்கு வந்து பொறியியல நல்ல place ஆகிருகாங்க அவங்களாம் எந்த ஊர்ல இருந்து வராங்க எந்த ஊர்ல college சேர்ந்தாங்க okay mam நீங்க இப்ப self motivation பண்ணுவிங்கள யாரவது down இருந்த அவங்களுக்கு போய் self motivation குடுக்கறது அது பண்ணு அத பண்ணு அப்படின்னு சொள்ளரதலாம் பண்ணுவிங்கள okay okay mam சொல்லுங்க இப்ப நீங்க இத தவிர வேற எந்த மாறி services எல்லாம் குடுத்திட்டு இருக்கீங்க sucess உடனே கிடைச்சிராது நம்ப எவ்வளோ எவ்ளோக்கு வந்து முயற்சி பன்றமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு திருப்பி benefit ஆகும் அது தான் sucess அப்படின்னு நேனைச்சிகொங்க இப்ப நீங்க suggestion குடுத்ததுக்கு அப்பறம் நல்ல company place ஆகிடாங்க அப்படினா திருப்பி உங்களுக்கு வந்து ஆமா mam இதுல place ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லட்டு உங்களுக்கு call பண்ணி சொல்லுவாங்களா students

கண்டிப்பா சொல்லுறேன் mam எனக்கு கிடைச்ச பயன் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஆசை படுறேன் okay mam என்னோட இதே number தான் whatsapp number இருக்கு இதே number வேன்னுனாலும் share பண்ணி விடுங்க okay mam கண்டிப்பா சொல்லுறேன் நல்ல usefull இருஞ்சி அஹ் வணக்கம் நான் உங்கள் செல்வி பேசுறேன் இப்ப நான் வந்து எந்த topic அஹ் பத்தி நம்ம இப்போ discuss பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா health health ச~ சம்பந்தமாக வந்து நம்ம discuss பண்ண போறோம் இப்ப வந்து health அப்படின்றது வந்து நம்ம உயிர்க~ உயிர் வாழும் அனைவருக்கும் ரொம்ப முக்கியமானது குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்கிறது வரைக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்

health ல வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்ற முக்கியத்துவம் வந்து அதிகமா ஆயிடுச்சு கொரோனாவுக்கு முன்னாடி வந்து காற்றில இருந்து எந்த கிருமியும் பரவாது ஆஹ் அதுக்~ அதனால வந்து மக்கள் வந்து நீர் ஆஹ் நீர் மற்ற உணவுப் பொருட்களை வந்து ரொம்ப ஹம் உணவுப் பொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து

அப்படின்றதால ரொம்~ ரொம்ப இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும் அப்படின்றது கை கால்லாம் வந்து sa~ sanitizer லாம் போட்டு

ஹம் அதனால வந்து அப்போதைக்கு health ஓட ஆஹ் awareness health எவ்ளோ முக்கியம் அப்படின்றது மக்களுக்கு முக்கியமாக கொரோனா period ல தான் வந்து மக்களுக்கு அதிகமா தெரிய பட்டுச்சு அதுக்கு முன்னாடி அஹ் பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யல அஹ் உங்களுக்கே தெரியும் அஹ் hospital லாம் போனா வந்து ஹம் ஆஹ் கொரோனா சமயத்துல எப்படி நம்ம இருந்தோம் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும் இப்ப வந்து கொரோனா முடிஞ்சு ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆனாலும் ஆஹ் சில hospital ல அதே இது அஹ் கொரோனாவுக்கு ஒரு social distance maintain பண்றது இதெல்லாம் வந்து கொரோனா சமயத்துல இருந்துச்சு ஏன்னா வந்து அது ஒரு மனுஷங்கள்ட்ட இருந்து அடுத்த ஒரு person க்கு வந்து பரவுது ஒரு person to இன்னொரு person வந்து பரவுது அப்படின்றதால வந்து mask போடணும் ஏன்னா அது காத்துல பரவுது அப்படின்றதால mask போடணும் hygienic ஆ இருக்கணும் கை கால்லாம் வந்து ரொம்ப clean ஆ வச்சுக்கணும் அடிக்கடி sanitizer போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து கொரோனா சமயத்தில இருந்துச்சு இது வந்து வெளிப்புற ஹம் வெளிப்புறத்தில நம்ம வந்து கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அதையே வந்து உடலோட உடலின் உட்பாகங்கள்ல நம்ம வந்து அதிகமா ஆஹ் கவனிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து முக்கியமா என்ன எடுக்கணும் சாப்பாடு தான் சாப்பிடும் உண்ணும் உணவே மருந்து அப்படின்னு வந்து பழைய காலத்துல எல்லாம் பழமொழிகள்லாம் நிறைய இருக்கு அது உங்களுக்கே தெரியும்

பழமொழி பழைய புலவர்கள் நம்மளுடைய ப~ பழம் புலவர்கள் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க பழங்கள் வந்து ஆஹ் நம்ம வந்து உணவு பொருள்ல எல்லாமே வந்து சேர்த்துக்க முடியாது இல்லையா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

நம்மள வந்து போய் சேருது பழங்கள்லயும் பார்த்தீங்கன்னா வந்து vitamin C சத்துக்கள் வந்து ஆஹ் எலுமிச்சை ஆரஞ்சு பழத்தில எல்லாம் வந்து vitamin C சத்துக்கள் இருக்குது vitamin C ன்றது பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட பல்லு பல்ளோட health அது வந்து he~ health ல வந்து முக்கியத்துவம் இருக்கு vitamin C ன்றது அதுவும் இல்லாம மூஞ்சோட மூஞ்சில வந்து அந்த pimples லாம் வருது இல்லையா அதெல்லாம் வந்து அது மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கும் வந்து vitamin C வந்து ரொம்ப ஆஹ் கா~ இதா இருக்கு அதனால வந்து vitamin vitamin C எதுல நிறைய இருக்கும் அப்படின்னு பா~ compare பண்ணி பாக்குறப்ப நமக்கு வந்து காய்கறிகளை வந்து சமைச்சி சாப்பிடுவதை விட அஹ் நல்லா clean பண்ணி நேரடியா இப்ப கேரட்லாம் வந்து நம்ம நேரடியாவே சாப்பிடலாம் முட்டைகோஸ் அஹ் cabbage எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம நேரடியாவே சாப்பிடலாம் அந்த மாதிரி வந்து ஆஹ் நம்ம நேரடியா எடுத்துக்கிற உணவுகள்ல வந்து கிடைக்கிற சத்துக்கள் வந்து சமைச்சு நம்ம சாப்பிடற உணவுகள்லிருந்து பெர்ற சத்துக்கள் வந்து கம்மியா இருக்குது அதனால நம்ம நேரடியா சாப்பிடற சாப்பாடு இப்ப உணவு பொருட்கள் அதாவது பழங்கள நம்ம நேரடியா தான் சாப்பிடுவோம் அதனால வந்து இந்த அதனுடைய சத்துக்கள் வந்து நமக்கு வந்து பெரும்பாலும் கிடைச்சிரும் நம்ம நம்ம வந்து juice ஆ போட்டு குடிக்கிறப்ப வந்து ma~ mango juice உ orange juice உ அதெல்லாம் வந்து அத மாதிரி எல்லாம் juice போட்டு குடிக்கிறப்ப அதனுடைய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 நம்ம நேரடியா வந்து உண~ காய்கறிகள் நேரடியா பச்சையா சாப்பிடுற அஹ் காய்கறிகள்லாம் இருக்குது அதை வந்து நம்ம நே~ அடிக்கடி எடுத்துக்கலாம் இன்னும் பழங்கள் வந்து பெரும்பாலான பழங்கள் வந்து நேரடியா எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அஹ் ஏதாவது ஒண்ணு ரெண்டு may be ஏதாவது நேரடியா எடுத்துக்க முடியாத மாதிரி இருக்கலாம் ஆனா என்ன நம்ம நேரடியா cut பண்ணி சாப்பிடலாம் ஆஹ் அத அத விட்டு நம்ம juice அப்படின்னு போனோம்னா அதனுடைய சத்துக்கள் அனைத்தும் நம்ம கிட்ட முழுமையாக வந்து சேராது நம்ம உடல்ல வந்து முழுமையா வந்து சேராது அதனால நம்ம ஆஹ் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் கவனம் செலுத்தணும் and அதுல எவ்ளோ vitamin கிடைக்குது அப்படின்னு அதையும் பாத்துக்கணும் அந்த மாதிரி கொழுப்பு சத்துக்கள் அஹ் நிறைந்த உணவுகளை வந்து அறவே தவிர்க்கணும் இந்த junk food னு சொல்லுவாங்கல்ல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 அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இப்பயே குழந்தைகளோட health வந்து நம்மளே வந்து கெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒ~ அந்த ஒரு இது தான் இப்ப சூழ்நிலைகள் இருக்குது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

முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம தான் correct ஆன வழியில குழந்தைகளை வழி நடத்தணும் நம்ம வாங்கி தர்றதும் வந்து correct ஆன பொருளா பிள்ளைங்களுக்கு இது வந்து சேருமா அப்படின்னு நம்ம தான் பார்த்து பசங்களுக்கு சொல்லணும் நம்மளுடைய நம்மள்ட்ட இருந்து தான் பசங்க கத்துப்பாங்க நீங்க என்ன செய்றீங்களோ அதை தான் பிள்ளைகளும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அது மாதிரி நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ குழந்தைகளும் அது தான் சாப்பிடுவாங்க அதனால நம்மளும் correct ஆ இருக்கனும் குழந்தைகளுக்கும் இந்த துரித உணவுகள் junk food அதெல்லாம் வந்து avoid பண்ணிக்கணும் இது மாதிரிலாம் இருந்தாவே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து அதிகமா அதிகரிக்கும் என்னதான் கொரோனா வந்தாலும் அதிலிருந்து நம்ம fight பண்ணிட்டு வெளிய வந்துடலாம் கொரோனாவே நம்மள வந்து வந்துட்டு போனாலும் நமக்கு அது தெரியாது நல்லா fight நல்ல healthy யான food சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து கொரோனா சமயத்துல ஆரோக்கியமா தான் இருந்தாங்க அவங்க இதுவரைக்கும் நல்லா இருக்குறாங்க இல்ல இந்த junk food உ இது மாதிரி எல்லாம் எடுத்து இருந்தாங்கன்னா அதனால heart attach கும் நிறைய வருது ஆஹ் sugar blood pressure இதெல்லாம் வந்து main reason ஏ பாத்தீங்கன்னா இந்த junk food உ ஹம் இந்த தேவையில்லாத உணவு முறை பழக்கங்கள் வந்து மாற்றத்தால தான் இந்த மாதிரி வியாதிகள்லாம் வருது அதெல்லாம் நம்ம வந்து மாத்திக்கணும் இப்ப வந்து தைராய்டு அப்படின்றது வந்து ஒரு five years ஆ அதிக அஹ் மக்களால நிறைய பேருக்கு தைராய்டு கண்டு பிடிக்கிறாங்க புதுசு புதுசா அதுக்கெல்லாம் வந்து நம்ம உணவு பழக்கங்களை வந்து மாத்தணும் அப்படின்னாலே அதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லனா வந்து harmon changes ஆகுறது தான் வந்து நம் உணவுகளோட உணவு பழக்கத்தோட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 அத வந்து நாமளும் உண்டு நம்முடைய குழந்தைகளுக்கும் கொடுக்கணும்னு எல்லார் கிட்டயும் நான் கேட்டுக்குறேன் நன்றி வணக்கம் வெளிமாநிலத்தவர்களின் வருகையால் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகும் தமிழர் கடந்த பத்து வருடங்களாக சிறுக சிறுக தமிழகத்திலே அடியெடுத்து வைத்த வெளிமாநிலத்தவர்களின் வருகை தற்போது ஒரு கோடியே தாண்டும் அளவிற்கு நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் அனைத்து துறைகளிலும் அனைத்து வேலைகளையும் குறைந்த சம்பளத்துடன் கூடிய வேலைகளை செய்து வருகிறார்கள் அதைத் தொடர்ந்து தற்போது உழுவது முதல் வங்கிகள் வரை அனைத்து வெளி மாநிலத்தவர்கள்தான் அதிகபடியாக இருந்து வருகிறார்கள் தமிழகத்திலே தமிழில் பல அதிகாரிகள் இருந்தும் வட மாநிலத்தவர்களின் வருகையை அதிகரிப்பால் தற்போது தமிழர்களுக்கு வேலையின்றி மிகவும் தவித்து வருகின்றனர் கடந்த சில மாதங்களாக வெளிமாநிலத்தவர்களை தாக்குவ~ தமிழர்கள் தாக்குவது போன்று பல புகைப்படங்களை நாம் கண்டிருப்போம் அந்த புகைப்படத்தில் வெளிமாநிலத்தவர்களுக்குள் இரு பிரிவுகளாக அவர்களே சண்டையிடுவது